இது வந்து ஒரு ரெவென்யூ இன்ஸ்பெக்டர்னு போர்டு வெச்சிருக்காங்க அதுக்கு வீட்டுக்கு முன்னாடி சீட்டு போட்டு இருக்கு.

இது வந்து ஒரு கங்கா லார்ஜ் பக்கத்துல இருக்குது மேல தமிழ்ல கங்கா லாட்ஜ்னு எழுதி இருக்கு கீழ இங்கிலீஷ்ல கங்கா லாட்ஜ்னு இருக்கு.

நீல கலர் போர்வ சைடுல விரிச்சிருக்காங்க மேல நறைய லைட்டு போட்ருக்கு.

இது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இருக்குது இது ஒரு கோயில்.

ப்ளூ கலர் ஷர்ட் போட்ருக்க ஒரு ஆள் பக்கத்துல இருக்காங்க.

அப்புறம் வந்து நறைய மரோ எல்ல இருக்குது அவங்க வந்து பாறைல கைய வச்சிட்டு இருக்காங்க.

இது வந்து ஒரு செருப்பு கட மாதிரி இருக்குது செருப்பு கடைக்கு போற வழில ஒரு ப்ளூ கலர் சேர் இருக்கு.

ஷாப்புக்கு ஃப்ரெண்ட்ல ஒரு ஆள் நிக்காரு. அவருக்கு மூஞ்சி பிளர் பண்ணி இருக்குது.

அப்புறம் சுத்தி நறைய புக்ஸ் வச்சிருக்கிறாங்க மேலே ஒரு ஃபேன் இருக்குது.

டீ_வி க்க பக்கத்துல ஒரு பிளாக் கலர் ஃபேன் இருக்குது சேர் பிளாக் கலர்ல நெறய சேர் இருக்குது.

அப்ரோ மேல வந்து ஒரு லைட் ஒன்னு தொங்க போட்ருக்காங்க நிறைய ஒயர் வச்சிருக்காங்க.

பஸ்சுக்கு மேல வந்து கே_எஸ்_ஆர்_டீ_சினு ஒரு போர்டு வெச்சிருக்காங்க.

இதுல வந்து அண்ணம்னு ஒரு இடத்துல நிறைய ஸ்கூட்டி பைக்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிருக்காங்க.

சர்ட் போட்ருக்க ஒரு ஆளு தொழுதுட்டு இருக்காங்க அவங்க முட்டி போட்டுட்டிருக்காங்க.

உள்லாடி ஒரு லே ஒரு பேஷன்ட் இருக்காங்க பக்கத்துல இன்னொரு இன்னொரு ஆளு இருக்காங்க.

மரத்துக்கு கீழ நறைய கல்லெல்லாம் இருக்குது. செல கம்பும் கடக்குது.

இது வந்து ஒரு பெட்ரோல் பெல்கு அது பேர் வந்து நயாரானு இருக்கு.

அப்ரோ இதுல வந்து தூரத்துல டீசல்னு ஒரு எடத்துல எழுதியிருக்கு அது பிளா ஒயிட் கலர்ல எழுதியிருக்கு.

இது வந்து ஒரு ஸ்வீட் ஷாப்பு அதுல வந்து ஆரஞ்சு கலர் லட்டு எல்லோ கலர் லட்டு எல்ல இருக்குது.

இந்த படத்துல வந்து தூரமா நெறியா வாழ மரோளா இருக்குது.

க்கு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தென்ன மரம் எல்லாம் நட்டு வச்ச மாதிரி இருக்குது.

பின்னாடி நறைய மரம் நிக்குது. தூரமா ஹிந்தில ஏதோ எழுதிருக்காங்க.

அதுல வந்து ம் இந்தியன் ரயில்வேஸ்னு இருக்கு ரெட் கலர்ல எழுதி இருக்கு அதுக்கு பேக்ரவுண்ட் ப்ளா ஒயிட் கலர்ல குடுத்துருக்கு.